அப்புறம் அந்த மரத்துக்கு கீழ வந்து நறைய தொட்டிகள் பாக்க முடியுது.

அதுக்கு மேல ஒரு மேம்பாலம் இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து பி_பி_கே ஹாஸ்பிடல் பி_பி_கே பார்ட்டிலிட்டி சென்டர் அப்படின்னு ஒரு பில்டிங் மேல எழுதி இருக்கு ஒரு வெள்ள கலர் பில்லிங் மேல.

ஷோ அதுல ஒரு செலைக்கு வந்து கைல சூலாயுதோ அப்ரோ மஞ்ச கலர் ஒரு துணி உடுத்திருக்காங்க.

நெறைய பேர் அதுல நின்னுகிட்டுருக்கறது எல்லா பாக்க முடியுது நெறய ரோப்ஸ் எல்லாமே இருக்குது இதுல.

பிரன்ட்ல ரெண்டு கார் அ நிக்க விட்ருகாங்க பெருசா கூட்டம் எதும் இல்ல கொஞ்சம் மக்கள் அ தான் பாக்க முடியுது.

நேரா நடுவுல ஒரு திருஷ்டிக்கு ஒரு ஃபோட்டோ ஒட்டி இருக்காங்க.

இதுல ஒரு ஃப்ளைட்ட பாக்க முடியுது.

ஆ ரத்னா மெமோரியல் ஹாஸ்பிடல்னு எழுதி இருக்கு வெளிய ரெண்டு பேர் நின்னுகிட்டு இருக்காங்க ஒருத்தங்க நடந்து உள்ள போயிகிட்டு இருக்காங்க.

ஒரு கண்ணாடி இருக்குது அப்புறம் நறைய சீல்டுகல்லாம் தொங்கவிடப்பட்டிருக்கு.

இதுல நறைய மீன்கள பாக்க முடியுது சில மீன்கள் முழுமையா இருக்கு.

இது ஒரு செல அந்த செல வந்து உக்காந்துருக்குற மாறி இருக்குது.

இது ஒரு காய் கறி கடை.

அப்பறம் பச்ச பசேல்னு இருக்கிற செடிகள் மரங்கள் எல்லாம் பாக்குற.

இதுல அஞ்சு பறவைகள பாக்கிரே கிளி மாக்டேள் போன்ற பறவைகள்.

இதுல நெறய பொது மக்கள பாக்க முடியிது ரெண்டு பேரு சேர்ல உக்காந்திருகாங்க.